thousand dollars ரெண்டு ticket ம் book பண்ணிட்டன் mam அதாவது பாத்தீங்கனா திருச்சி to சென்னை வாந்து பாத்தீங்கனா காலைல அதாவது பாத்தீங்கணா saturday காலைல eleven o'clock நீங்க வரனும் திருச்சில இருந்து அதாவது பாத்தீங்கனா இந்த flight வந்து eleven o'clock நா eleven AM mam eleven AM eleven AM பாத்தீங்கனா twelve இல்லனா eleven thirty க்குல reach ஆகிடும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா நீங்க உங்க shopping போறது அது இது எல்லான் முடிச்சுட்டு two AM கலிஃபொர்னியாக்கு flight ready ஆகிக்கனும் mam okay வா mam thank you so much mam but உங்க details send பண்ணிருங்க உங்க proof ஏதாச்சும் எனக்கு இந்த number உங்களொட எங்க website ல உங்க name அப்புறம் பாத்தீங்கனா உங்களொட proof அப்புறம் passport copy அதெல்லாம் send பண்றீங்களா mam ஆஹ் send பண்ணுங்க mam just நீங்க இத மட்டும் share பண்ணுங்க நாங்க உங்களுக்கு bill send பண்ணி விட்டுருவொம். okay வா mamokay okay thank you so much mam இங்க நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதிதீங்க thank you so much mam